பக்கத்துல டெக்ரேஷன் பண்ணிருக்கு. வெளிய அஞ்சு சைக்கிள் நிக்குது.

நிறைய பேரு பேன்னு கேட்டுட்டு இருக்கு.

பார்க்குல நெறைய பேர் இருந்து பேசிட்டு இருக்குதுவோ.

கீழ சின்ன சின்ன புல் எல்லாம் இருக்கு.

கடைக்கு பிரெண்ட்டுல ஒரு ஆள் நிக்குது.

இதுல ஓரு செடி இருக்குது ஒரு பக்கெட் இருக்குது.

நெறைய பிரியாணி சீ புட் எல்லா நெறைய இங்க இருக்கு.

இது ஒரு கட்டிடம் கட்ட கூடிய இடம்.

ம் பின்னாடி ஒரு வைட் கலர்ல ஒரு போர்டு இருக்கு நடுவுல ஸ்டாம்ப் இருக்கு.

பின்னாடி நறைய பில்லெல்லா இருக்கு கீழ தண்ணி ஓடுது.

இது ஒரு ஹிந்திகாரர்கு கடை போலேருக்கு.

ம்ம் உள்ள ஒரு ஆள் முடி வெட்டிட்டு இருக்குது.

இது ஒரு டயரு கட.

பக்கத்துல ஒரு தங்க நகை கடன் கடை இருக்கு மேல ஐ_சி_எல் ஃபின்கார்ப் இருக்கு.

பின்னாடி ஒரு சிலுவை இருக்கு அதுக்கு முன்னாடி ஒரு பாஸ்டர் இருந்து பாஸ்டர் இருக்காங்க.

இது ஒரு பெரிய பார்க் இதுல நறைய சின்ன பிள்ளையெல்லா விளையாட்டு இருக்குதொ.

இது ஒரு ஐஸ் கட.

ஒரு போஸ்ட் இருக்குது. ஒரு பெரிய மரம் இருக்குதுங்க.

ம் உள்ள நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லா இருக்கு. வெளிய ஆட்கள் எதுவுமே இல்ல.